ஹெல்லோ பிரெண்ட்ஸ்
பார்சிங் டேட்டா டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டுடோரியலின் முடிவில் உங்களால் பின் வருவனவற்றை செய்ய முடியும்
டெலிமிட்டர் ஆல் ஒரு ஸ்ட்ரிங் ஐ ஸ்ப்ளிட் செய்வது ஸ்ட்ரிங் ஐ சுற்றி வைட்ஸ்பேஸ் ஐ நீக்குவது
வேரியபிள் இன் டேட்டாடைப்ஸ் ஐ ஒரு வகையில் இருந்து இன்னொரு வகை ஆக்குதல்
இந்த டியூட்டோரியல் ஐ துவக்கு முன் கெட்டிங் ஸ்டார்ட்டட் வித் லிஸ்ட்ஸ் டியூட்டோரியல் ஐ முடிக்க பரிந்துரைக்கிறோம்
இப்போது டெர்மினல் இல் ஐபிதான் என டைப் செய்து அதை துவக்கலாம்

நீங்கள் பார்ப்பது போல sslcடிஎக்ஸ்டி பைல் இல் ஒவ்வொரு ரெக்கார்ட் உம் ஒரு கோலோன் ஆல் பிரிக்கப்பட்ட பீல்ட் களை கொண்டு உள்ளது
முதல் ரெக்கார்ட் ரீஜியன் கோடு பின் ரோல் நம்பர் நேம் மார்க்ஸ் ஒஃப் செகண்ட் லாங்குவேஜ் பிர்ஸ்ட் லாங்குவேஜ் மாத்ஸ் சயன்ஸ் மற்றும் சோசியல் மற்றும் டோட்டல் மார்க்ஸ்
000051 000176 நம் வேலை ரீஜியன் ப் இல் எல்லா மாத்ஸ் மார்க் குகளின் அரித்மெட்டிக் மீன் ஐ கணக்கிடுவது
000176 000114 இப்போது நாம் பார்சிங் டேட்டா என்றால் என்ன என்று காணலாம்
இன்புட் பைல் லிலிருந்து நாம் டேட்டா வை டெக்ஸ்ட் ஆக காணலாம்
பார்சிங் டேட்டா என்பது அதை படிப்பது மற்றும் கம்ப்யூட்டேஷன் களுக்கு பொருத்தமான முறையில் அதை மாற்றுவது
நமக்கு இங்கே சீக்வென்ஸ் ஒஃப் நம்பர் களாக மாற்றுவது நாம் தெளிவாக இது பைல் களை படிப்பது மற்றும் டோக்கன் உருவாக்குவது என அறியலாம்
நாம் டோக்கனைசிங் ஸ்ட்ரிங்ஸ் பற்றி காணலாம்
நாம் ஒரு ஸ்ட்ரிங் ஐ முதலில் டிஃபைன் செய்யலாம்
டைப் செய்க லைன் இஸ் எக்குவல் டோ
வித்தின் டபிள் கோட்ஸ் பார்ஸ் திஸ்
ஆ லாங் ஸ்பேஸ்
ஸ்ட்ரிங்
நாம் இப்போது இந்த ஸ்ட்ரிங் ஐ வைட்ஸ்பேஸ் இல் வெட்டப்போகிறோம்
linesplit நீங்கள் பார்ப்பது போல நாம் ஸ்ட்ரிங்ஸ் இன் ஒரு லிஸ்டை பெறுகிறோம் அதன் பொருள் ஸ்ப்ளிட் என ஆர்குமென்ட் கள் ஏதும் இல்லாமல் அழைத்தால் அது வைட்ஸ்பேஸ் இல் வெட்டுகிறது
இன்னும் எளிமையாக சொல்ல எல்லா ஸ்பேஸ் களும் ஒரே பெரிய ஸ்பேஸ் ஆக கருதப்படும்
பங்ஷன் ஸ்ப்ளிட் நாம் தேர்வு செய்யும் ஸ்ட்ரிங் இலும் வெட்டும்
அதை ஒரு ஆர்குமென்ட் ஆக பாஸ் செய்வதன் மூலம் இதை செய்யலாம்
ஆனால் முதலில் பைல் இலிருந்து ஒரு சேம்பிள் ரெக்கார்ட் ஐ டிஃபைன் செய்யலாம்
ரெக்கார்ட் a015163ஜோசப் ராஜ் ஸ்08304247072244 recordsplit நாம் காண்பது போல ஸ்ட்ரிங்
semi கோலோன் இல் ஸ்ப்ளிட் ஆகியுள்ளது
மேலும் நாம் ஒவ்வொரு பீல்ட் ஐயும்தனியாக பெற்றோம்
நாம் லிஸ்ட் இல் ஒரு காலி ஸ்ட்ரிங் தோன்றுவதையும் காணலாம் ஏனெனில் இரண்டு சேமி கோலோன் கள் நடுவில் ஏதுமில்லாமல் உள்ளன
சுருங்கச்சொல்ல ஸ்ப்ளிட் ஏதும் ஆர்குமென்ட் இல்லையானால் வைட்ஸ்பேஸ் இல் ஸ்ப்ளிட் செய்கிறது
மேலும் ஆர்குமென்ட் ஐ கொடுத்தால் ஆர்குமென்ட் இல் splitசெய்கிறது
வீடியோ வை இங்கே பாஸ் செய்து பின்வரும் எக்ஸர்சைஸ் ஐ செய்த பின் மீண்டும் தொடரவும்
ஒரு ஸ்பேஸ் ஐ ஆர்குமென்ட் ஆகக்கொண்டு வேரியபிள் லைன் ஐ ஸ்ப்ளிட் செய்க
இது ஸ்ப்ளிட்டிங் வித்தவுட் ஆன் ஆர்குமென்ட் க்கு சமமா
டெர்மினல் ல் டைப் செய்க recordsplit நாம் ஸ்பேஸ் மீது ஸ்ப்ளிட் செய்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட வைட்ஸ்பேஸ் கள் இருப்பின் அவை ஒன்றாக கருதப்பட மாட்டாது
இரண்டு ஸ்பேஸ் கள் தொடர்ந்து வந்தால் ஒரு காலி ஸ்ட்ரிங் இருக்கும்
இப்போது நாம் ஸ்ட்ரிங் ஐ ஸ்ப்ளிட் செய்வதை அறிந்து கொண்டோம் இனி நாம் ரெக்கார்ட் ஐ ஸ்ப்ளிட் செய்து மற்றும் ஒவ்வொரு பீல்ட் ஐயும் தனித்தனியாக பெறுவோம்
ஆனால் ஒரு பிரச்சினை இருக்கிறது
ரீஜியன் கோடு ப் மற்றும் வைட்ஸ்பேஸ் களால் சூழப்பட்ட ப் ஆகியன இரண்டு வெவ்வேறு ரீஜியன் களாக கொள்ளப்படும்
ஆகவே நாம் ஒரு ஸ்ட்ரிங் ஐ சுற்றி இருக்கும் வைட்ஸ்பேஸ் களை முதலில் நீக்கவேண்டும்
அதன் பின் ரீஜியன் கோடு ப் மற்றும் வைட்ஸ்பேஸ் களால் சூழப்பட்ட ப் ஆகியன ஒன்றாக கொள்ளப்படும்
இதை சாதிப்பது ஸ்ட்ரிப் மெத்தோட் ஒஃப் ஸ்ட்ரிங்ஸ்
நாம் ஒரு ஸ்ட்ரிங் ஐ டைப் செய்து டிஃபைன் செய்வோம்
அன்ஸ்ட்ரிப்ட் வித்தின் டபிள் கோட்ஸ் ஆ லாங் ஸ்பேஸ் ப் அகைன் ஆ லாங் ஸ்பேஸ் unstrippedstrip நாம் ஸ்ட்ரிப் வாக்கியத்தை சுற்றி உள்ள எல்லா வைட்ஸ்பேஸ் களையும் நீக்குவதை காணலாம்
வீடியோ வை இங்கே பாஸ் செய்து பின்வரும் எக்ஸர்சைஸ் ஐ செய்த பின் மீண்டும் தொடரவும்
வாக்கியத்தை ஸ்ட்ரிப் செய்தால் வாக்கியத்தின் உள்ளே உள்ள வைட் ஸ்பேஸ் களுக்கு என்ன ஆகும்
விடைக்கு டெர்மினல் க்கு போகலாம்
நாம் வாக்கியத்தின் உள்ளே உள்ள வைட் ஸ்பேஸ் மட்டுமே நீக்கப்படுகிறது மீதி அப்படியே இருக்கிறது எனக் காண்கிறோம்
இதற்குள் நமக்கு fieldகளை ரெக்கார்ட் இலிருந்து நீக்கவும் மற்றும் எந்த வைட் ஸ்பேஸ் ஐயும் நீக்கவும் தெரியும்
a str வைட் ஸ்பேஸ் a strstrip நமக்கு இருக்கும் ஒரே தடை இப்போது ஸ்ட்ரிங் ஐ புளோட் ஆக மாற்றுவது
ஸ்ப்ளிட்டிங் மற்றும் ஸ்ட்ரிப்பிங் செயல்கள் ஒரு ஸ்ட்ரிங் மீது செய்யப்படுகின்றன
மற்றும் அதன் விளைவும் ஒரு ஸ்ட்ரிங் ஆகும்
ஆகவே நம்மிடம் உள்ள மார்க் கள் இன்னும் ஸ்ட்ரிங்ஸ் ஆக உள்ளன
மேலும் மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன் களை அவற்றின் மீது செய்ய முடியாது
நாம் அவற்றின் மீது எந்த மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன் செய்யும் முன்னர் அவற்றை நம்பர்ஸ் இன்டிஜர்ஸ் அல்லது புளோட்ஸ் ஆக மாற்ற வேண்டும்
ஆகவே நாம் இப்போது ஸ்ட்ரிங் ஐ புளோட் ஆக மாற்றுவது எப்படி என்று பார்க்கலாம்
நாம் ஒரு புளோட் ஸ்ட்ரிங் ஐ முதலில் டிஃபைன் செய்வோம்
ஆகவே டைப் செய்க mark str 125 மார்க் intfloatmark எஸ்டிஆர் typemark எஸ்டிஆர் டைப் நாம் ஸ்ட்ரிங் புளோட் ஆக மாறியதை கண்டோம்
இப்போது நாம் அவற்றின் மீது எந்த மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன் ஐயும் செய்யலாம்
வீடியோ வை இங்கே பாஸ் செய்து பின்வரும் எக்ஸர்சைஸ் ஐ செய்த பின் மீண்டும் தொடரவும்
நீங்கள் இன்ட் வித்தின் பிராக்கெட்ஸ் 125 ஐ செய்தால் என்ன ஆகும்
ஆகவே டெர்மினல் இல் டைப் செய்க இன்ட் வித்தின் பிராக்கெட்ஸ் 125160 அது ஒரு பிழை செய்தியை சொல்ல்கிறது இன்டிஜர் ஐ நேரடியாக புளோட் ஆக்க இயலாது
இந்த புளோட் கன்வர்ஷன் க்கு நடுவில் ஒரு படி தேவைப்படுகிறது
ஆகவே நீங்கள் பின் வரும் முறையில் மாற்ற வேண்டும்
ஆகவே டைப் செய்க டிசிஎம்எல் அண்டர்ஸ்கோர் எஸ்டிஆர் இஸ் எக்குவல் டோ வித்தின் டபிள் கோட்ஸ் 125 பின் எப்எல்டி புளோட் வித்தின் பிராக்கெட்ஸ் டிசிஎம்எல் அண்டர்ஸ்கோர் எஸ்டிஆர் பின் டைப் செய்க எப்எல்டி பின் நம்பர் இஸ் எக்குவல் டோ இன்ட் வித்தின் பிராக்கெட்ஸ் எப்எல்டி பின் டைப் செய்க நம்பர்
இன்ட் ஐ பயன்படுத்தி புளோட் களை இன்டிஜர்ஸ் ஆக கன்வெர்ட் செய்யலாம்
இப்போது பைல் ஐ பார்ஸ் செய்ய நம்மிடம் தேவையான கருவிகள் எல்லாம் இருக்கின்றன
இந்த பிரச்சினையை தீர்ப்போம்
நாம் முதலில் செய்ய வேண்டியது பைல் ஐ வரி வரியாக படித்து ஒவ்வொரு ரெக்கார்ட் ஐயும் பார்ஸ் செய்வது
நாம் பின் ரீஜியன் கோடு ப் ஆ என்று பார்த்து மார்க்ஸ் களை சேமிக்க வேண்டும்

ரீஜியன் அண்டர்ஸ்கோர் கோடு அண்டர்ஸ்கோர் ஸ்ட்ரிப்ட் இஸ் எக்குவல் டோ ரீஜியன் அண்டர்ஸ்கோர் கோடு டாட் ஸ்ட்ரிப் மற்றும் எம்ப்டி பிராக்கெட்ஸ்

மீன் ஐ கண்டுபிடிக்க நாம் மார்க்ஸ் களை கூட்டி மற்றும் லெங்த் ஆல் வகுக்க வேண்டியதுதான்
math marks mean summath marks ப் lenmath marks ப் math marks mean ஆகவே நமக்கு பைனல் ஆட்புட் கிடைத்துவிட்டது
இப்படித்தான் நாம் மிகப்பெரிய டேட்டா வை ஸ்ப்ளிட் செய்து படித்து அதில் கம்ப்யூட்டேஷன் களையும் செய்யமுடியும்
ஆகவே இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
இந்த டியூட்டோரியல் இல் நாம் கற்றவை 1
semi கோலோன் போன்ற பல டெலிமிட்டர் களை பயன்படுத்தி ஒரு ஸ்ட்ரிங் ஐ டோக்கனைஸ் செய்வது
பங்ஷன் split ஐ பயன்படுத்தி டெலிமிட்டர் களால் பிரித்த டேட்டா வை ஸ்ப்ளிட் செய்வது
சுற்றி இருக்கும் கூடுதல் வைட் ஸ்பேஸ் களை strip பங்ஷன் ஐ கொண்டு நீக்குவது
நம்பர் களின் டேட்டாடைப் களை ஒரு வகையில் இருந்து இன்னொரு வகைக்கு கன்வெர்ட் செய்வது இன்புட் டேட்டா வை பார்ஸ் செய்து அதன் மீது கம்ப்யூட்டேஷன்ஸ் செய்வது
நீங்கள் தீர்வு காண இதோ சில செல்ஃப் அசெஸ்மென்ட் கேள்விகள் 1
நீங்கள் எப்படி ஸ்ட்ரிங் கைடோராசம்பித்தோன் ஐ ஸ்ப்ளிட் செய்து சொற்களை பெறுவீர்கள்
2
நீங்கள் எப்படி ஹெல்லோ வர்ல்ட் என்னும் வாக்கியத்தில் இருந்து வைட்ஸ்பேஸ் களை நீக்குவீர்கள்
3
int200 தருவது என்ன
ஆப்ஷன் கள்
200 எர்ரர் 20 விடைகள் இதோ 1
நாம் இந்த ஸ்ட்ரிங் ஐ semi கோலோன் களை ஸ்ப்ளிட் பங்ஷன் க்கு linesplit என்னும் ஆர்குமென்ட் ஆக பாஸ் செய்து ஸ்ப்ளிட் செய்யலாம்
ஹெல்லோ வர்ல்ட் strip என்பது ஸ்ட்ரிங் ஐ சுற்றி இருக்கும் கூடுதல் வைட்ஸ்பேஸ் களை நீக்கும்
கடைசியாக int200 ஒரு எர்ரர் ஐ கொடுக்கும்
ஏனெனில் ஒரு புளோட் ஸ்ட்ரிங் 200 ஐ நேரடியாக இன்டிஜர் ஆக கன்வெர்ட் செய்ய முடியாது
இந்த டுடோரியல் சுவாரசியமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் என நம்புகிறேன்